ஒரு ஸ்ட்ராபெரி பழம் கடை மாதிரி இருக்குது.

இந்த தொங்கல்லாம் ரோஸ் கலர் பிங்க் கலரும் ஒரு எல்லோ கலர் சேந்து இருக்குது.

இது ஒரு அண தண்ணில இங்க நறைய பேர் குளிக்க வந்திருக்காங்க அதுல ரைட் சைடுல வந்து ரெண்டு பைக்க நிறுத்திட்டு ஏழு எட்டு பசங்க நிக்கிறாங்க.

லெஃப்ட் சைடுல வந்து நெறயா ஷுஸ் அடுக்கி வச்சுருக்காங்க அதுக்கு கீழ ஒரு பிரவுன் கலர் பாக்ஸ் இருக்குது.

ரைட் சைடுல வந்தது கொஞ்ச மரம் அடர்த்தியா நிக்குது. ரைட் சைடுல இன்னொரு மரம் வந்து டார்க்கா இருக்கு.

அ பிரேண்ட்ல நிக்க காத்தாடி வந்து பெருசா இருக்கு.

உள்ள ஒரு கிளாஸ் இருக்குது அதுக்க ப்றண்டு ஒரு கயறு தொங்க போட்ருக்காங்க.

இந்த பூவுலியே ஆங்கரும் ஒரு வைட் கலர்ல ஏதோ தனிய தொங்க போட்டு இருக்காங்க.

இதுல வந்து ஒரு பிளாக் கலர் மாடு நிக்குது இதுல வந்து அதுக்கு கயிறு வந்து கழுத்துல வந்து ஒரு ரெட் கலர் கயறு கட்டி இருக்காங்க ஒரு ஒயிட் கலர் கயறு கட்டி இருக்காங்க.

ஒரு சிமெண்ட் தொட்டி இருக்கு அந்த சிமெண்ட் அதுக்குள்ளதான் புல்லு போட்ருக்காங்க.

இந்த மாடு கண்ணு வந்து லைட்ல ஒயிட் கலர்ல தெரியுது அதுல மூக்கனாங்கயிறு போட்டுருக்காங்க உள்ள மூக்குக்குள்ள.

இதுல காதிம்ஸ்னு ஒரு போர்டுருக்குது ஒரு கட.

இந்த சைடுல கன்னியாகுமரி போர்டு ஹிந்தில எழுதி இருக்கு இங்கிலீஷ்ல எழுதி இருக்கு தமிழ்ல எழுதி இருக்கு.

ஒரு பர்னிச்சர் மால் பிராண்ட்ல ஒரு அதுக்கு மேல ஒரு கிளாஸ் இருக்குது.

அதுக்கு மேல வந்து ஏர்டெல்னு ஒரு ஸ்டிக்கர் ஒட்டி இருக்காங்க. அவங்க கிட்ட ஒரு ஃபேன் கிடைக்குது. கீழ வந்து ப்ளூ கலர் பாக்ஸ்ல ஏதோ வச்சிருக்காங்க.

ரைட் சைடு வந்து ஒரு க்ரே கலர் பாக்ஸ் ஒரு பாக்ஸ் வெச்சுருக்காங்க.

வீட்டு பிரண்டுல ஒரு பைக் இருக்குது ரைட் சைடுல ஒரு ரெண்டு ஓட்டு போட்ட கட்டடம் இருக்குது நடுவுல ஒரு கேட் இருக்குது.